ஆஹ் அதுவும் சரிதான் அஞ்சலி அது வந்து என்னன்னா first வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மரத்த வித்ததோட விளைவு என்ன அது வந்து இயற்கையோட ஒரு பேரிடர் அதுதான் first காரணம் முதன்மையான காரணமே அதுவாதான் இருக்கு அத எப்படி சொல்றதுன்னா வந்து அவங்க இது வந்து ஒரு உணவுச்சங்கலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது போலதான் இந்த இயற்கை இதுவும்

ஆஹ் அவங்க தேவைக்காக அத வெட்டிடுறாங்க ஆனா திரும்பவும் அந்த இடத்துல வேற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வளர்க்கறதும் கிடையாது அத அத யாரும் யோசிக்கவும் மாட்டேங்கறாங்க அவங்கவங்க தேவைக்காகத்தான் பார்க்கிறாங்களே தவிர நம்ம நம்மளை போலதானே அந்த விலங்குகளும் அப்படிங்கிறது நினைக்கிறதே இல்ல அதுங்க வாழுற இடத்துல போய் வெட்டிடுறாங்க ஆனா திருப்பியும் வந்து அது அதுங்க எங்க இருக்கும் இப்ப வந்து அத வந்து ஒரு சரணாலயத்துல வைக்கிறாங்களாம் சரிதான் ஆனா அதோட ஒரு வாழிடம்ன்னு பாத்தோம்னா அது வந்து இதுதானே காடுகள்தானே அது யாருக்குமே புரியறதே இல்ல அத நினைக்க கூட தான் கஷ்டமா இருக்கு மரத்த சரி வெட்டுறாங்க அத மட்டும் நம்ம பார்த்தோம்னா காற்றையும் மாசுபடுத்தி விட்டுறாங்க தொழிற்சாலை எல்லாம் கட்டி அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீரும் அது பேர் என்ன தொழிற்சாலையில இருந்து வர்ற கழிவுகள் மூலியமா இதாகிடுது எல்லாமே வந்து இங்க தப்பு தப்பாதான் நடக்குது என்ன சொல்றதுனே தெரியலே ஆஹ் அனுஷ்கா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஆஹ் நிலம் மாசுபாடு நிலம் வந்து நம்ம தொழிற்சாலையிலிருந்து வர்ற கழிவு அதுல இருக்கிறது அப்புறம் நம்ம use பண்ற paper ரு ஆஹ் எல்லா காகிதங்கள் எல்லாத்தையும் நம்ம தரையில போட்டு அது மக்கி மக்கிப் போகாம நெலத்துல இன்னும் அப்படியே இருந்து இன்னும் நிலத்தை எல்லாம் மாசுபடுத்திட்டேதான் இருக்கு

அந்த அதுக்கு ஒரு பேரும் இருக்கு paper இந்த காகித பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது அதெல்லாம் use பண்ணக் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தடை செஞ்சு இது போல எல்லா மாசுபடுது அதெல்லாம் use பண்ணாதீங்கன்னு சொல்லி அரசாங்கமே ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது தெரியும்லன்னு அஞ்சலி உங்களுக்கும் ஆஹ் எனக்கு தெரியும் அது வந்து polythene cover அந்த cover வந்து என்னன்னா நம்ம ஒரு தடவை use பண்ணிட்டு பயன்படுத்திட்டு அத வந்து தூக்கி எறியறோம் அத வந்து ஒரு நெருப்புல போட்டு எரிச்சாலுமே கெடுதலை விளைவிக்கும் அது மாதிரி தூக்கி எறிஞ்சாலுமே அது கெடுதல் விளைவிக்கும் இதே அது வந்து ஆஹ் திரு மறுசுழற்சி பண்ணி அத நம்ம உபயோகப்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச அதிகமா நம்ம தூக்கி போடும் போது அது மண்ணுல போயிட்டு என்ன பண்ணுதுன்னா மண்ணு அஹ் கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்யும் மழை பெய்ய இந்த மண்ணெல்லாம் கரைஞ்சு அந்த காயை

polythene cover இருக்கும் அதுவும் அதுங்க வந்து மக்காம இருக்கறதுனால அதுக்குள்ள இருந்து அந்த வேர்கள் வந்து போக இடம் இல்லாம ஒண்ணுக்கொண்ணு மோதி அது வந்து இறந்திரும் நிறைய இது வந்து ஓட முடியாம அந்த இடத்துல வந்து அந்த செடியெல்லாம் இறந்துரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்புங்கறது வந்து சுற்றுச்சூழலோட தனி மனிதன் அல்லது அமைத்து அது வந்து அரசாங்கம் இயற்கை சூழலு மனிதனோட நன்மைக்காக பாதுகாப்புக்கும் ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் தொகை பெருக்கத்துனால தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் வந்து சுற்றுச்சூழலை வந்து சில நேரத்துல வந்து நிரந்தரமாக பாதிக்கபடுது அப்படிங்கறதுதான் உண்மை கழிவு உற்பத்தி காற்று சூழல் மாசடைதல் பல்லுயிரிழப்பு மற்றும் உயிரினங்களோட ஆஹ் முதலிய வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க தொடர்பான பிரச்சனையாவும் இருக்கு அப்படின்னும் சொல்லி இருக்காங்க ஆஹ் இதப்பத்தி நீங்க என்ன நினைக்கறீங்க திரிஷா ஆஹ் நீங்க சொன்னது correct சரிதான் அனுஷ்க் அஞ்சலி அது பேர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளத்தை அழிக்கிறது அதாவது நிலத்தோட தன்மையை அழிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து

அத பயன்படுத்துறதை இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு தடுத்திருக்கு அது கொ கொஞ்சம் பேரு கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் பேரு வந்து அலட்சியமா விட்டுட்டாங்க polythene co பைய எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட

எரிக்கிறது மூலியமா என்ன ஆகுது அந்த புகையெல்லாம் மேல போயி காத்த சுத்தமா மாசுப்படுத்திருது நம்ம ஏற்கனவே சுவாசிக்கிற காத்து அது இதாதான் இருக்கு அதுல போயிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணக்குள்ளதான் அதாவது நடந்திருக்கு ஆஹ் கொஞ்சம் கூட இயற்கை மீது அக்கறை இல்லாத மனிதர்களை நினைச்சாதான் கொஞ்சம் கோவமும் வருத்தமும் இருக்கு என்ன பண்றது அது பேரு என்ன நம்ம நம்ம தேவைக்கே இந்த polythene பைகளை நம்ம பயன்படுத்திதான் ஆக வேண்டியதாகவும் இருக்கு அது உங்களுக்கு இது சரின்னு தோணுதா அனுஷ்கா ஆஹ் அது தவறான ஒண்ணு இதுதான் என்ன பண்றது வேற வழி இல்லாமதான் அத பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில மக்கள் எல்லாரும் இருக்காங்க அத கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில அத பயன்படுத்திட்டு வர மாதிரி சூழ்நிலை வந்துட்டேதான் இருக்கு என்ன பண்றது அதுக்காக எதுவும் சொல் சொல்ல முடியாது இல்ல வேற வழியும் இல்ல அரசாங்கம் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணிட்டுதான் இருக்காங்க சரி இதுலயும் நீரும் வேற நீர் மாசுமும் படுது தண்ணியில இருக்கிற தொழிற்சாலை கழிவுல இருந்து எல்லாமே தண்ணி எல்லாம் வந்து தண்ணியில கலந்து தண்ணி இன்னும் மோசமாயி அதனால மக்களுக்கு நிறைய வியாதியில இருந்து நிறைய வருது

அதுக்கும் ஒரு தீர்வுன்றது இல்ல ஆனா தொழிற்சாலையும் இது போல தொழிற்சாலையில இருந்து வர கழிவு அந்த அதுதான் அந்த மக்களுக்காக நன்மைன்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு தொழிற்சாலையா ஓ இது பண்ணிட்டே நிறுவிக்கிட்டே வராங்க but ஆனா அது எல்லாம் ஆஹ் நாட்டை பெரிசாக்குமே ஒழிஞ்சு மக்கள் இனத்துக்கு கெடுதலாதான் இருக்கு அத யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல ஆஹ் எல்லா பணம் வருதுன்றதுக்காக அந்த இடத்துக்கு வேலைக்கு போயி அதனாலே நம்ம நல்லா இருப்போம்ன்னு நினைக்கிறாங்க but ஆனா அது ஏதோ ஒரு விஷயத்தால அது வந்து பாதிக்கும் மக்களை பாதிக்கும்ன்றது யாரும் அவ்வளவா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில நகரங்கள் அந்த இடத்துல இருக்கவங்கதான் அதுக்காக போராடி இதுனால எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அரசாங்கத்திடம் முறையிட்டு அத எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வர்றாங்க ஆஹ் இது பத்தி என்ன நினைக்கிறீங்க அஞ்சலி ஆஹ் அது எனக்கு தெரிஞ்சு கதிராமங்கலத்திலே ஒரு எங்க ஊரு பக்கத்திலே கதிராமங்கலம்ன்னு அங்கே வந்து ஆஹ் இந்த petrol எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாவே போயிடுச்சு ஆஹ் தண்ணி எல்லாம் உப்பு தண்ணியா மாறி அஹ் அழுகை ஒரு மாதிரி தண்ணியை குடிக்கிறவங்க எல்லாருமே வந்து நோய்வாய்ப்பட்டு அதனால நிறைய வந்து தண்ணியாலேயே நிறைய பிரச்சனை அங்க வந்தது ஆஹ் ONGC அப்படீன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தால கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு இது வந்து என்னன்னா குடிநீர் இருக்கிற பகுதிகள்லயே இப்படி பண்ணா ஏதோ ஒரு இடத்துல உப்புத்தண்ணி இருக்கிற இடத்துல பண்ணா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல குடிநீர் தரத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அஹ் தொழிற்சாலைக்காக எல்லாத்தையும் பண்ணும் போது அவங்க தொழிலுக்காக அப்படி பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா உப்பு தண்ணி வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு உப்பு தண்ணி வெளியில வர ஆரம்பிச்சதுன்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வாழ்றதே வந்து வெறுத்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய போராட்டம் பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த ONGC வச்சதை எடுத்தாங்க ஆஹ் எனக்கு தெரிஞ்சு அது தெரியும் உங்களுக்கெல்லாம் அந்த news paper அந்த மாதிரி தபால் எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அனுஷ் த்ரிஷா உம் நீங்க சொன்னது எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான் அஞ்சலி அது என்னன்னா வந்து அஹ் கதிராமங்கலத்துல சொன்னீங்க இல்ல அது methane எடுக்கிற ஒரு இதுக்காக இது பண்ணாங்க அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்து

விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்படும் அதனால சொல்லிட்டு நீங்க வந்து அதுல இருந்து நீங்க எதுவும் பண்ணக் கூடாது ஏன்னா வந்து விவசாயம் வந்து பேர் போன இடமா இருந்துச்சு கதிராமங்கலங்கிறது அதனால வந்துட்டு அவங்க வந்து இந்த methane எடுக்கக்குள்ள வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் ஏற்கனவே வந்து காத்தும் மாசு ஆயிடுச்சு எல்லாமே மாசு ஆயிடுச்சு ஆனா வந்து இப்ப நீங்க நிலத்தையும் மாசுபடுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து கூடாது இது வந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் போராடி தடுத்தாங்க இது வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறதை ஒண்ணு முன்வைக்கக்குள்ளதான் வந்து எல்லாருக்குமே புரியுது

ஆமா திரிஷா ஆமா த்ரிஷா எ நமக்கு மனிதர்கள் உருவாக்கறதுக்கு முன்னாடியே இயற்கை அப்படின்ற ஒண்ணு வந்து முன்னாடியே வந்துருச்சு அது வந்து மக்களுக்கு வந்து முக்கியமா இருக்கிறதே இந்த மூணுதான் தண்ணி, காத்து, நிலம் அதெல்லாம் மனுஷங்களுக்கு அடிப்படையா இருக்கு அடிப்படையா தேவைப்படுற ஒரு விஷயமாதான் இதுவரைக்குமே இருந்துட்டிருக்கு அது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இல்லேன்னாலும் மனிதர்கள் இருக்கிறது கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு போவும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அஞ்சலி உண்மைதானே நான் சொல்றது ஆமா ஆமா உண்மைதான் அது என்னமோ அதெல்லாம் உண்மையாதான் இருக்கு அந்த காற்று மாசுபடுறத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க த்ரிஷா எனக்கு தெரிஞ்ச வரையிலும் என்னன்னா இந்த விறகெல்லாம் போட்டு எரிக்கிறாங்கங்கிறத விட இந்த polythene cover எல்லாம் கொளுத்தும்போது நம்ம மாத்திரை மருந்து எல்லாம் expiry ஆயிடுச்சு கால காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அத கொளுத்துறாங்க அப்ப கொளுத்தும் போது ஒரே இடத்துல இருந்து புகையா போகும்போது அது நிறைய பேருக்கு வந்து மூச்சடைப்பு எல்லாம் வந்து போயிருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அது நிறைய ஒரு காவல் நிலையத்துல புகாராவே போயி

ஆஹ் நீங்க சொன்னது எனக்கு தெரியும் நான் சொல்றேன் இப்போ என்னன்னா வந்து இது வந்து polythene பை இருக்கிறது அதனாலெல்லாம் மட்டுமே வந்து இந்த காத்து மாசுபடறது கிடையாது இதுல

அந்த carbon ஐ அத வெளியிடறதால கூட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால சொல்லிட்டு குளிர்சாதன பத்தி வந்து நம்மளால பயன்படுத்தாமலும் இருக்க முடியாது அத அது வந்து கொஞ்சம் குறைச்சுக்கறது நல்லதுன்னுதான் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லிட்டிருக்கு இதெல்லாம் விட பெரிய கொடூரமானது என்னன்னா அந்த தொழிற்சாலையில இருந்து வெளியில வர அந்த புகை அந்த வெளியேற அந்த புகையை வந்து நம்மளால தடுக்கவும் முடியாது ஒரு பக்கம் வந்து நாட்டு நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலை கொண்டு வந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் வந்து இயற்கை அழியுது அப்படிங்கற பேருல ஏன் என்ன பண்றதுன்னே தெரியலே இப்ப நம்ம நாடு முன்னேறுறதை பாக்கறதா இல்லை இயற்கை அழியறதை பாக்கறதான்னு புரியலை இயற்கை அப்படிங்கற ஒண்ணு எப்பவுமே வந்து ரொம்ப மோசக்கேடா போய்க்கிட்டேதான் இருக்கு தொழிற்சாலையில இருந்து வர புகைதான் முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அனுஷ்கா ஆஹ் ஆமா திரிஷா அது அதுல இருந்து வர புகையினாலதான் காத்து நிறைய மாசுபடுது அதோட இல்லாம நம்ம வந்து வாகனங்கள் அதிகமா பயன்பாட்டுல கொண்டு வந்துட்டோம் இப்போ car இருசக்கர வாகனம் அது போல நிறைய வந்ததாலதான் இப்போ இன்னும் காத்து வந்து ரொம்ப மாசடைஞ்சு ozone ல holes எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாவும் போயிட்டு இருந்தது அஹ் இத சரி செய்யறதுக்கு வேற வழி இல்ல இப்போ இப்ப விட்டா மனுஷ இனமே இல்லாம அழிஞ்சிரும் போல காட்டுல இயற்கையை காப்பாத்துறதா இல்ல மனுஷ இனத்தை காப்பாத்துறதான்னு தெரியாம கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கும் போல வாழ்க்கை என்ன அஞ்சலி right தானே ஆஹ் சரிதான் அனுஷ்கா அது என்னன்னா ஆஹ் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு இப்ப நிலமும் மாசுபாடு வர வர எல்லாமே மாசுபாடு அடைஞ்சா அப்ப நம்மளும் மாசுபாடுதான் அடையணும் வேற வழி இல்ல எவ்வளவுதான் நம்ம வந்து மருத்துவம் எல்லாமே பண்ணாலும் வந்து அது எப்பயுமே நமக்கு வந்து அது சரியாகாது நம்ம சுற்றுச்சூழல வந்து நம்ம தூய்மையா வச்சுக்கறதை பொறுத்தும் மரம் நடுறது அஹ் நீரை வீணாக்காம இருக்கிறது போதுமான அளவு பயன்படுத்திட்டு அத வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுதான் நம்ம சந்ததியினருக்கு நம்ம கொடுக்கிற அந்த இது அஹ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க த்ரிஷா ஆஹ் சரிதான் அஞ்சலி அது பேர் என்ன நம்ம இயற்கை எந்த அளவுக்கு பாத்துக்கறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளை பாத்துக்கும் அதுதான் உண்மை இப்ப வந்து ஆத்தை வெட்டணும் அதனால நமக்கு கிடைச்சது என்ன வெயிலும் ஒதுங்க முடியலை மழையும் பெய்யறதில்லை இது பெரிய இதா போயிடுச்சு இப்போ மரத்தால மழை மட்டும் பெய்யுதுன்னு கிடையாது நமக்கு தேவையான சுத்தமான காற்றையும் கொடுக்கிறது நம் மரம்தான் மரத்த வெட்டுறதுதான் எனக்கு பெரிய இதா தெரியுது அத விட காத்து மாசுபடுதா நிலமும் மாசுபடுதா ஆஹ் அனுஷ்கா வந்து சொல்லியிருந்தாங்க அது போல வந்து நீரும் மாசுபடுது அது உண்மைதான் நீர் எப்படி மாசுபடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ன்னா வந்து தொழிற்சாலையில இருந்து வெளில வர்ற கழிவுதான்

அஹ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வெச்சுக்கிட்டோம்ன்னா துணி இருக்க இது ப தொழிற்சாலையில பாத்தீங்கன்னா அந்த சாயமெல்லாம் வெளில வந்து ஒரு ஊரே அழிஞ்சதாலதான் கதயெல்லாம்கூட இருக்கு நான் அத வந்து நான் வந்து செய்தித்தாள்ல கூட படிச்சிருக்கேன் நீங்க அத படிச்சிருக்கீங்களா அனுஷ்கா

எனக்கு தெரிஞ்சு நான் அது அந்த news கேள்விப்பட்டது இல்ல திரிஷா but ஆனா இது எல்லாம் உண்மையா நடந்துகிட்டுதான் இருக்கு அதெல்லாம் மட்டும் அப்பப்போ செய்திகள் பார்க்கக்குள்ள தெரியும் எங்க அப்பா news பாக்குறதால அது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் தெரியும் அது இது போல அஹ் இது போல எல்லாம் நாடு எல்லாம் இது ஆயிட்டிருக்கு மாசு அதிகமாயிட்டு இருக்கு காற்றெல்லாம் ரொம்ப மாசடைஞ்சு full புகை மண்டலமாவே இருக்கு அந்த அளவு கூட வந்திடுச்சு சொல்லப் போனா நம்ம சென்னை எடுத்துக்கிட்டாலுமே அங்கேயுமே சரி வாகனங்கள் நிறைய இருக்கிறதால அந்த இடத்துல full ஆ புகை மண்டலமா வந்து காற்றே இதா இருக்கு ரொம்ப மாசடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டிருக்காங்க இதுக்கு தீர்வுன்னு பார்த்தோம்னா நம்ம மிதிவண்டி அது use பண்றதால மட்டும்தான் கொண்டு வர முடியும் இந்த இருசக்கர வாகனம் அஹ் நான்கு சக்கர வாகனம் மாதிரி எல்லாத்தையும் நம்ம கா

ஆஹ் ஆமா அனுஷ்கா நீங்க சொல்றது சரிதான் இதுல என்ன தெரியுமா ஒரு car car அந்த நான்கு சக்கர வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு நான்கு சக்கர வாகனத்தை வந்து உற்பத்தி செய்யும்போது அதுக்கு அந்த தண்ணியோட செலவு எவ்வளவுன்னா எப்படியும் ஒரு அறுபது liter தாண்டி வரும் அப்படீன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு liter ன்னா ஓரளவுக்கு நானா சொல்றேன் ஆனா இது தாண்டி இருக்கலாம் அப்போ ஒரு car க்கே அப்படின்னா அதிலிருந்து மட்டுமே இந்த நம்ம இந்தியாவுல வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அஹ் வெளிநாடுகள்லயும் உற்பத்தி செய்யலாம் ஆனா அந்த நாடு சட்டம் எல்லாம் வந்து இது மாதிரி நம்ம

பொருளாதார ரீதியா வந்து நம்ம இது பண்ணக் கூடாது அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரியா தெரியலே ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்படியும் இருக்கலாம் அந்த நாட்டுல வந்து தடைவிதிக்கும் போது நம்ம நாட்டுல ஏன் அத தடை விதிக்காம வச்சிருக்காங்கன்னு தெரியலே தண்ணீர் வந்து நிறைய இதுக்காக எடுத்து செலவு பண்றாங்க சுத்தமான நீரைதான் பயன்படுத்துவோம் தயாரிக்கிறோம்

உம் இதைப்பத்தியும் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலே ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து அது பேர் என்ன இந்த தொழிற்சாலையில இருந்து வந்த நீரு கழிவு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணா கூட நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அது அது நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலே அது எப்படி சொல்றது பேர் என்ன ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வளம் வந்து அழிஞ்சுட்டு போறதுக்கு காரணமே வந்து இந்த தொழிற்சாலைகள்தான் தொழிற்சாலைகள் வந்து இப்போ அஹ் எங்க ஊர்புறங்கள்ல அதிகமா இருக்கிறது இல்ல இந்த சென்னை சென்னை மாநகரம்ன்னு ஒரு மாநகரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு பேருமே அந்த இதுலதான் வந்து அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கு சென்னை ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துலதான் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்குன்னு நா கேள்விப்பட்டிருக்கேன் அதுலே இருந்து வர்ற புகைகள்தான் வந்து ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் வந்து பாதிக்குது இது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க அனுஷ்கா ஆஹ் அது உண்மைதான் திரிஷா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா கிராமபுறங்களிலே இது போல தொழிற்சாலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு சுத்தமா கிடையவே கிடையாது

அப்படின்றதுக்காகதான் நாங்க கட்டி இதுபோல கட்டலாம் அப்படின்ற மாரி கொண்டுட்டு வர்றாங்களே மத்தபடி பார்த்தோம்னா மாநகரங்கள்ல மட்டும்தான் தொழிற்சாலை இது போல இடம் எல்லாமே இங்கதான் இருக்கு இங்க இருந்து வெளியே வெளியேறுற கழிவு காற்று மாசுபாடு அந்த இது புகையில இருந்து எல்லாமே எல்லா ஒட்டுமொத்த கிராமம் எல்லாத்தையுமே சேர்த்து அழிச்சுக்கிட்டு வருது அதுல இருந்து வந்த கழிவு நீர்தான் இப்போ கடற்க கடல்ல மொதக்கொண்டு கலந்து கடற்கரை அந்த எல்லாத்தையுமே நாசமாக்கிடுச்சுன்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்ப மெரினா கடற்கரையே எடுத்துக்கிட்டோம்னா அங்க கடற்கரை அந்த தண்ணி பார்த்தாலே என்னவோ கடற்கரை தண்ணின்னா கொஞ்சம் கருநீலம் நீல color அந்த color லதான் இருக்கும் ஆனா இப்போ இப்ப அஹ்

ஆஹ் உங்களுக்கு எதுனா அது போல ஏதாவது ஒரு கடற்கரையில இது போல மாசடைஞ்சு பார்த்திருப்பீங்கல ஏதாவது சொல்லுங்களேன் ஆமா நானும் எதேச்சையா மெரினா போயிருந்தப்போ பார்த்தேன் அஹ் மத்த இடங்கள்ல கூட இந்த நீராங்கரை அந்த பகுதியில வந்து இவ்வளவு மாசுபாடு தென்படுறதா தெரியல ஆனா இந்த மெரினா பகுதியில எவ்வளவு தூய்மையான ஒரு பகுதி

குப்பை ஆதான் அதிகமா இருக்கு எனக்கே ஒரு சந்தேகமா ஆயிடுச்சு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என் நண்பன் வந்து என்னை ஒரு வந்த புதுசுல நீலாங்கரையை அழைச்சிட்டு போயிருந்தப்போ காமிச்சாங்க அங்க வந்து அப்படியே இதுக்கும் opp மாறுபாடாதான் இருந்துச்சு அது அவ்ளோ தூய்மையாவும் அவ்ளோ இதாவும் இருந்து கரையோரங்கள்ல வேணா கொஞ்சம் கொஞ்சம் இந்த boat இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி இருந்தாலும் தண்ணி வந்து அவ்வளவு ப இதா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நான் கடல்கரைன்னு சொன்ன எங்க ஊர் side எல்லாம் வந்து பூம்புகார்தான் எல்லாருமே போவோம் அங்க வந்து மக்கள் நடமாட்டம் வந்து அதிகமாதான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அங்கேயும் வருவாங்க ஆனா இந்த அளவுக்கு அவங்க வந்து தூய்மை இல்லாம எல்லாம் இருக்காது அந்த தண்ணி மேல படும்போது ஓரளவுக்கு நல்லாவாவது இருக்கும் ஆனா நான் மெரினாவுல அன்னைக்கு வந்து எனக்கு அந்த மெரினா அப்புறம் பெசன்ட் நகர் போயிருந்தப்போ அப்படித்தான் இருந்துச்சு ஒரே அந்த தண்ணி படும்போது ரொம்ப ஏதோ அரிப்பு உண்டாக்குற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு கடல் தண்ணி எல்லாம் இறங்கி குளிச்ச காலம் போயி இப்போ கதசடைன்னா பயந்து ஓடுற காலம் வந்திடுச்சு அப்படி இருக்கு இப்போ இங்கதான் சென்னையை பொறுத்தவரையிலும் ரொம்ப கடினமாதான் இருக்கு தண்ணி மாசுபாடுங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்புறம் இந்த தொழிற்சாலைகள் வந்து அதிகமா இருக்குங்கறது வேற அதிகம் then அந்த அஹ் தொலைபேசி அந்த இது கைபேசி எல்லாம் த தயாரிக்கிற நிறுவனம் இங்க நிறைய இருக்கு தொழிற்சாலைகள் பொறுத்தவரையிலும் car நிறுவனத்துல வந்து சென்னை தான் முதலிடம் அப்படின்னு நம்ம GKquestion ங்கிறதை விட book ல படிக்கும் போது school இதுல படிக்கும்போது எல்லாத்தையும் ஒரு கேள்வின்னா அந்த கேள்விக்கு தொழிற்சாலைகள்ல உற்பத்தியாகுற இடத்துல எந்த இடம் வந்து முதலிடத்தில இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாதான் வரும் இந்தியா தமிழ்நாட்டுல சென்னைதான் வரும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகமாவே இங்கதான் இருக்கு ஆனா இத வந்து நம்ம அத வந்து நமக்கு முன்னேற்றம் அப்படின்னு நினைக்கிறோம் முன்னேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அழிவுப்பின் காலத்துல வந்துகிட்டே இருக்கு அந்த தண்ணிய கொஞ்சம் தண்ணி பட்டு என் உடம்பெல்லாம் அப்படி இருந்துச்சு ஆனா கடல் சீற்றம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாது அத கடலோட மட்டம் வந்து இப்ப அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படினு சொல்றாங்க ஏன்னா ஒரு அளவுக்கு வந்து கடல் உள்ள இருந்த இடத்துல இருந்து இப்ப வெளில வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது

நம்ம வந்து இந்த பதிவை வந்து இதோட முடிச்சிக்கலாம்மா ஆஹ் சரி திரிஷா அனுஷ்கா நன்றி

அது வந்து ஒரு ஒரு முத்திரையை அந்த மாதிரி வைத்து அந்த முத்திரைக்கு ஒரு ஒரு முத்திரைக்கும் ஒரு ஒரு வரலாறு அந்தமாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க ராஜாக்கள் எல்லாம் வந்து புராண காலத்துல வந்து அவங்களோட நிகழச்சிகளை தொடக்கத்து தொடக்குறதுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் அதை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க கலைய அதுவும் இல்லாம பாரம்பரியமா அதை வந்து நடனத்தை வந்து பெண்களுடைய ஆஹ் முன்னேற்றத்துக்காக வந்து பாரம்பரியமா கொண்டு வந்திருந்தாங்க அந்த காலத்துல இருந்து பல ராஜாக்கள் எல்லாம் பல ஊருல வந்து அதை தொடங்கி வச்சாங்க நம்ம ஊருல இல்லாம வெளிநாடுகளிலுமே வந்து நடனங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அவங்களுடைய பாரம்பரிய நடனங்களும் இருக்கு தமிழ்நாடு இந்தியா இதை சுத்தியுமே வந்துட்டு நிறைய பாரம்பரிய இருக்கு ஒடிசா ஆஹ் குஜராத், மகாராஸ்டிரா, டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி ஆஹ் அந்தமாதிரி நிறைய இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு பாரம்பரிய நடனங்கள் எல்லாம் இருக்குது அவங்க அவங்க ஊருக்கு பாரம்பரிய நடனங்கள் வந்து அவங்க வந்து பின்பற்றிட்டு வர்றாங்க அவங்க ஊர்ல நி நிகழச்சிகள் எல்லாம் நடக்கும் போது அவங்க அவங்க பாரம்பரிய நடனங்களை வந்து கொண்டுட்டு வந்து அவங்க ஆடுவாங்க

நம்ம ஊரு பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு அவங்க ஆடுவாங்க ஒரிசாவுல வந்து குச்சிப்புடி அந்த மாதிரி நிறைய இருக்குது மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவங்களுக்குமே பாரம்பரிய நடனங்கள் எல்லாமே இருக்கு மலைவாழ் மக்கள் வந்து நம்ம நடனத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் அவங்களுமே வந்து அவங்க ஊரு பாரம்பரிய நடனம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு நடனம் வச்சிருப்பாங்க கல்யாணம் சடங்குகளுக்கு ஒரு வழிபாடு வச்சிருப்பாங்க ஒரு நடனம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் வ வழி வழியா நடனங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்தது அது வந்து பி பிற்காலத்துல பொழுதுபோக்காகவுமே வந்து பின்பற்ற பட்டுச்சு பொழுதுபோக்குக்காவே நடனம் எல்லாம் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாங்க உதாரணத்துக்கு வந்து அந்த அப்போ உள்ள அந்த ஆலமர பள்ளிக்கூடங்களில் இருந்து இப்போ வந்திருக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் வரைக்குமே கலை நிகழ்ச்சிகளுக்கு நடனத்தை எல்லாம் வந்து உபயோகப்படுத்திட்டுவந்தாங்க

ஒரு ப படிப்பு படிப்புன்னு இருக்கும் போது ஒரு பொழுதுபோக்கு மூளைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தர்றதுக்காக வந்து நடன நிகழ்ச்சி அந்த மாதிரி வந்து வச்சிருந்தாங்க அதுல என்ன சில பேரோட திறமைகள் வெளிப்படும் போது அதை அந்த பள்ளிக்கூடங்கள் நிர்வாகங்கள் வந்து அதை பயன்படுத்தி அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டுபோறதுக்கான வழிகள் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நடனம் வந்து முதலில் இருந்து வந்து

கலை இலக்கியம் மூலமாகவும் வேலை வாய்ப்பு மூலமாகவுமே அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு இது தான் அந்த நடனத்துடைய தொடக்கமும் இப்போ போயிட்டு இருக்கிற செயல்பாடுகளும் நீங்க யாராவது ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க நான் வந்து கதகளியை பத்தி சொல்றேன் கதகளி வந்து கேரளா மாநிலத்துல பாரம்பரிய நடன வடிவமா இருக்கு கதகளி வந்து கேரளா மக்களோட பண்பாட்ட வந்து தெளிவா எடுத்து சொல்லுது ஆஹ் அது ஒரு அது வந்து ஒரு அற்புதமான தெய்வீக கலையாகவும் அங்க திகழப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது பல பாத்திரங்களை கொண்ட ஒரு நாட்டிய நாடகமா ஆடப்பட்டு வருது

மற்றோர் பெயரும் இதற்கு உண்டு இந்த நாட்டிய நாடகம் வந்து பழைய நாட பழைய நாடக மேடைச் ச சம்பிராதய சம்பிரதாயங்களிலிருந்தும் தேவதைகளை வழிபடும் ஆட்டங்களிலிருந்தும் தோன்றியதா இது கருதப்படுது அப்படி சொல்றாங்க ஆஹ் முடியேட்டு, பகவதி பாட்டு, காளியாட்டம், தூக்கு முதலான இந்த ஆடல் வகைகள் வந்து ஆரியர்களுடைய வருகைக்கு முற்பட்ட காலத்துல இருந்து மக்களோட வாழ்கையோட ஒட்டித் தோன்றியதாக தெரியுது அப்படின்னு சொல்றாங்க கதகளியோட விஷேச அம்சம் வந்து பேச்சு இல்லாத அபிநயமும் சமயத் தொடர்பு, மந்திரவாதத் தொடர்பு, வினோத வேஷக்கட்டு, சண்டைக் காட்சிகள் எல்லாம் சம்பிரதாயமாக பழங்காலத்திலிருந்தே நிலைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து இந்த ஆஹ் நடனத்துல வந்து முகபாவமும், கையசைவுகளும் மட்டுமே இந்த நடனத்துக்கு வந்து ஒரு முக்கிய அம்சமா இருக்கு ஒப்பனையும், உடையல உடையலங்காரமும் இதை வந்து ஒரு தனித்துவமான நடனமா வடிவமைக்குது அப்படின்னு சொல்றாங்க கதகளியோட வேசப் பொருத்தம் தேவர்கள், அசுரர்கள் முதலான புராண சம்பந்தமான பாத்திரங்களே பெரும்பாலும் இந்நாடகத்துல வந்து வ வருகின்றபடியால் ஆஹ் பரிச்சயமான தோற்றத்தைத் தவிர்த்து அமானுஷ்யமான கதாபாத்திரங்களாக வேஷக்கட்டு அமைகிறது. கதகளி நடிகர்கள் பச்சை, கத்தி, தாடி, கரி, ஹம் மினுக்கு என ஐவகை முக வேஷத்தை வந்து ஒட்டி பிரிக்கப் படுகின்றன பச்சை வேசம் வந்து தேவர்கள், கிருஷ்ணன் இந்திரன் போன்ற கதாபாத்திரங்கள் பச்சை வேஷத்திற்கு உரியவர் ஆவர் இத்தகைய பாத்திரத்தை வந்து அரிசிப் பொடியையும் சுண்ணாம்பையும் கலந்து முகத்தில் சுட்டி அமைப்பார்களாம் காதின் மேற்புறத்தில் தாடை எலும்பைப்பற்றி

இதழில வந்து சிவப்பு புருவத்தில வந்து மைக்கறுப்பு ஆஹ் நெற்றியில வந்து நாமம் ஆஹ் போன்றவற்றை வந்து இடம்பெறும் இதுல வந்து அப்படி சொல்றாங்க கதக்களி சம்பிரதாய அஹார்ய அபிநய வருமாறு அவைகள் கச்சை, முன்வால், பின்வால், உடுத்துக்கட்டு, உள் குப்பாயம், வெளிக்குப்பாயம், தோள்பூட்டு, தோள்வளை, கடகம், பருத்திக்காய்மணி, கிரீடம், நெறிச்சுட்டு, மேல்கட்டு, சாமரம் வெள்ளி நகம் போன்ற ஆடை ஆடையா ஆடைகளில வந்து சதிக கதகளியில வந்து பயன்படுத்துறாங்க இது வந்து சம்பிரதாய அஹார்ய அபிநயம் அப்படின்னும் சொல்லிருக்காங்க இதுல கத்தி வேசம் வந்து மூக்குல கீழிருந்து கண்வரை கத்தரி போல வெள்ளை பூசி அதுல வந்து ரத்தச் சிவப்புப் பூசுனா மேலே குறித்த பச்சை வேஷத்தில வந்து மாறுதல் ஏற்பட்டு கத்தி வேஷமா ஆகு கத்தி வேசமா மாறுது அப்படி சொல்லியிருக்காங்க நெற்றி புருவங்களுக்கு மூக்கு நுனியிலும் வெள்ளை உருண்டைகள் ஒட்டப் பெற்று முகத்தின் தோற்றமே மாறுபாடடைந்து இராவணன், ஹம்சன், சிசுபாலன் முதலிய அசுரர்களை வந்து குறிக்குது கோரப்பற்கள் பயங்கரமான இராக்ஷத தோற்றத்தையும் அளிக்க வல்லவன்

வேஷமா இத வந்து தாடி வேஷம் என்று பெயர் பெற்றது அப்படி சொல்லிருக்காங்க ஆஹ் இப்போ சிவப்புத் தாடி துச்சாதன துச்சாதனனையும் போன்ற கொடியவர்களையும், வெள்ளைத்தாடி அனுமன் சுக்கிரீவன் போன்றவர்களையும் குறிக்கிது அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து கறி வேஷம் வந்து கறுப்பு சாயத்திலும், கறுப்பு உடையிலும் தோன்றும் சூர்ப்பனகை போன்ற பாத்திரங்களுக்கு கரி வேஷம் என்று பெயரும் குடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்லிட்டேன் திவ் தியா நீங்க இதுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் வந்து கதகளியோட நடிப்பு முறை பற்றி சொல்றேன் பேச்சில்லாத நாடகமான படியால் அபிநயம் நாடகத்தின் மொழியாக அமைகிறது பத்து அல்லது பன்னெண்டு வயதிலும் ஆரம்பிக்கப் பெற்று நடிகர்களுக்குக் கடுமையான பயிற்சியளிக்கப்படுகிறது கதகளி நடக்க இருப்பதை மத்தளம் முழக்க அறிவிப்பார்கள்

மேடையையும் சபையையும் பிரித்துக் காட்டும் வகையிலேயே பெரிய குத்து விளக்கு வைக்கப் பெற்று அதன் ஒளியிலேயே நாடகம் நடிக்கப் பெறும் முதலில் மத்தளம் செண்டை வாசிப்பார்கள்

இறுதியில் தனாசி என்னும் மங்களம் ஆகும் கதக்களி நடனத்தில் பாடுபவர்களும் மத்தளம் செண்டை வாசிப்பவர்களும் இருப்பார்களாம் பிரதான பாடகர் பாடும் ஒவ்வொரு வரிசையும் சீடர்கள் திருப்பிப் பாடுவார்கள்

கதையிலேயே தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போராட்டம் நடந்து இறுதியில் தர்மத்தின் வெற்றியையும் அதர்மத்தின் அழிவையும் கதகளி நாடகங்கள் போதிக்கின்றன வீரம், ஆகிய ரசங்கள் கதகளியில் முக்கியத்துவம் பெறுகின்றன அசுர பாத்திரங்கள் மேடையில் தோன்றும் போது கர்ஜனை செய்வதும் பின்னால் பிடித்திருந்த திரையைப் பிடித்திழுப்பது போன்ற ஆர்ப்பாட்டங்களும் செய்வர் இவ்வாறாக இரவு முழுவதும் காட்சிகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குச்சிப்புடி பத்தி நம்ம பார்க்கப்போறம் குச்சிப்புடியில் இருந்து வந்து இந்தியாவின் ஆந்திரப் பிரதேச மாநிலத்தில் வளர்ந்த ஒரு பண்டைய நடன நாடகமாகும் இது தென்னிந்தியா முழுவதும் பெயர்பெற்ற ஒரு நடன வகையாகும் ஆந்திர மாநிலத்தின் கிருஷ்ணா மாவட்டத்திலுள்ள குச்சிபுடி என்னும் கிராமத்தினை கொண்ட பெயர்தான் இந்த நடனத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது கருநாடக இசையோடு இவ்வகை நடனம் ஆடப்படுவது வழக்கமாகும் அதோடு மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல் மற்றும் தம்புரா ஆகிய இசைக்கருவிகளும் பயன்படுத்தப்படலாம். இது ஏழாம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் புகழ்பெறத்தொடங்கியது இதோட வரலாறு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நெடுங்காலமாக தேவதாசிகள் இந்த நாட்டிய நாடகத்தை ஆந்திராவின் கோவில்களில் ஆடிவந்தார்களாம்

அக்காலத்தில் இது பல பாத்திரங்களைக் கொண்ட நாட்டிய நாடகமாக, ஆண்களாலேயே வந்து இது ஆடப்பட்டிருக்கு அப்படிங்குறது நமக்கு இலக்கியம்லாம் குறிப்பிடுது தற்காலத்தில் ஆடப்படும் குச்சிப்புடி ஆரம்பகாலத்திலே இருந்தும் பெருமளவு வேறுபட்டுள்ளது இந்த இன்று இந்த நடனம் தனிநபர் ஆட்டமாகப் பெரும்பாலும் பெண்களால் ஆடப்படுகிறது இந்த ஆட்டம் வந்து பெரும்பாலும் வந்து சமயத்தொடர்புள்ள புராணக் கதைகளையே கருப்பொருளாகக் கொண்டுள்ளன. துரித பாத அசைவுகளையும், லாவகமான உடலசைவுகளையும் அடிப்படையாகக் கொண்டதுதான் இந்த நடனம் அப்படின்னு சொல்யிருக்காங்க இந்த நாட்டிய நடனம் மூலமா மக்களுக்கோ, அரசுக்கோ ஒரு செய்தியைத் தரும் ஊடகமாகவும் இந்த குச்சிப்புடி நடனம் வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெறிவிச்சிருக்காங்க ஒரு சமயம் சமயம் நரச நாயக்கர் மன்னராக இருந்தபோது வரிச்சுமையினால் வந்து மக்கள் படும் அவதியை வந்து மன்னர் பார்வைக்கு கொண்டு செல்லனும் அப்படிங்குறதுக்காக அந்த அரசவையில குச்சிப்புடி கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து மன்னனின்

வீணை மற்றும் வயலின் பயன்படுத்தபடுகிறது மேலும் வந்து நம்ம வாயால பாடுபவர் எல்லாமே கர்நாடக சங்கீதத்தில் பாட்டுப்பாட வந்து இவங்க எல்லாம் டான்ஸ் ஆட நடனம் ஆடுவாங்கலாம் நடனமுறைனு பார்த்தோம்னா குச்சிப்பிடி நடனத்தின் அங்கங்கள் நிருத்தம், நிருத்யம் மற்றும் நடனம் ஆகும் நிருத்தம் தீர்மானங்களையும், ஜதிகளையும் கொண்டதாம் நிருத்யம் என்பது வந்து பாடல் பகுதி

தரங்கம் ஆகும் சில சமயம் வந்து தண்ணீர்ப் பானையுடனும் கூட இங்க ஆடுவாங்க அப்படின்னும் சொல்யிருக்காங்க அதாவது மண்பானை என்பது வந்து களிமண்ணுல இருந்து தயாரிக்கப்படும்ல அத வச்சி இங்க வந்து இந்த நடனத்தை கூட நடனம் புரிவார்கள் என்றும் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லிட்டேன் தினேஷ் உங்களுக்கு தெரிஞ்சத கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடனத்துல நான் சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து ஆஹ் பள்ளிக் கல்லூரிகள்ல வந்து நடனம் அந்த மாதிரி இருக்கு அப்படீன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்